சி மற்றும் C ல் Arraysக்கான ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்கபோவது அரே என்றால் என்ன
அரே ஐ டிக்ளேர் செய்வது
அரே ஐ இனிஷியலைஸ் செய்வது
arrayக்கு சில உதாரணங்கள் சில பொதுவான பிழைகள் அவற்றிற்கான தீர்வுகள் இந்த tutorialஐ பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1104 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461
Arrayக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம்
அரே என்பது டேட்டா அல்லது ஒரே data டைப் கொண்ட elementகளின் தொகுப்பு ஆகும்
அரே இண்டெக்ஸ் 0லிருந்து ஆரம்பிக்கிறது
முதல் எலிமெண்ட்
இண்டெக்ஸ் 0 ல் சேமிக்கப்படுகிறது
மூன்று வகை arrayகள் உள்ளன சிங்கில் டைமென்ஷனல் அரே
ட்வோ டைமென்ஷனல் அரே மற்றும் multi டைமென்ஷனல் அரே
இந்த டியூட்டோரியல் லில் சிங்கில் டைமென்ஷனல் அரே பற்றி விவாதிப்போம்
சிங்கில் டைமென்ஷனல் அரே ஐ டிக்ளேர் செய்வதைக் காண்போம்
அதற்கு Syntax data டைப்
arrayன் பெயர் பின் அளவு உதாரணமாக இங்கே 5 elementகளைக் கொண்ட ஸ்டார் என்ற ஒரு இன்டிஜர் அரே ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் அரே இண்டெக்ஸ் ஸ்டார் 0 ல் ஆரம்பித்து ஸ்டார் 4 வரை ஒரு arrayஐ டிக்ளேர் செய்வதைப் பார்த்தோம் இப்போது ஒரு arrayஐ இனிஷியலைஸ் செய்வதைக் காணலாம்
இதற்கு Syntax data டைப் arrayன் பெயர் அளவு
இஸ் எக்குவல் டோ எலிமென்ட்ஸ் உதாரணமாக இங்கே அளவு 3 உடன் இன்டிஜர் அரே ஸ்டார் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
அந்த அரே ன் elementகள் 12 மற்றும் 3 இங்கே இண்டெக்ஸ் ஸ்டார் 0 ல் ஆரம்பித்து ஸ்டார் 2 வரை இப்போது உதாரணங்களுக்கு வருவோம் programஐ editorல் ஏற்கனவே எழுதிவைத்துள்ளேன்
அதை திறக்கிறேன்
நம் பைல் பெயர் arrayசி என்பதை கவனிக்க
இந்த programல் அரே ல் சேமிக்கப்பட்ட elementகளின் கூட்டுத்தொகையைக் கணக்கிடுவோம் இப்போது இந்த கோடு ஐ விளக்குகிறேன் இது நம் ஹெடர் பைல்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே அளவு 3 உடன் அரே ஸ்டார் ஐ டிக்ளேர் மற்றும் இனிஷியலைஸ் செய்துள்ளோம் அரே ன் elementகள் 4 5 மற்றும் 6 பின் ஒரு இன்டிஜர் வேரியபிள் சும் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே அரே ன் எலிமெண்ட் களை கூட்டி முடிவை sumல் சேமிக்கிறோம்
4 இண்டெக்ஸ் 0ல் சேமிக்கப்படும் 5 இண்டெக்ஸ் 1ல் சேமிக்கப்படும் மற்றும் 6 இண்டெக்ஸ் 2 ல் சேமிக்கப்படும் என்பதைக் கவனிக்கவும் பின் sumஐ அச்சடிக்கிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது Saveல் சொடுக்கவும்
programஐ இயக்குவோம்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
இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் அரே
Enterஐ அழுத்துக இங்கே வெளியீடு காட்டப்படுகிறது தே சும் இஸ் 15
இப்போது நாம் சந்திக்கக்கூடிய சில பொதுவான பிழைகளைக் காணலாம் programக்கு வருவோம்
இங்கே வரி எண் 4 ல் கர்லி bracketகளை மறக்கிறோம் எனில்
Saveல் சொடுக்குவோம்
நடப்பதைக் காண்போம் terminalக்கு வருவோம்
முன்பு போல கம்பைல் செய்வோம்
ஒரு பிழையைக் காண்கிறோம் இன்வாலிட் இனிஷியலைசர் மற்றும் எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் ஒர் பிராக்கெட் பீஃபோர் நியூமெரிக் கான்ஸ்டன்ட்
இது ஏனெனில் arrayகளை கர்லி bracketகளினுள் இனிஷியலைஸ் செய்ய வேண்டும்
நம் programக்கு வருவோம்
இந்த பிழையை சரிசெய்வோம்
இங்கே வரி எண் 4 ல் கர்லி பிராக்கெட்ஸ் ஐ இடுவோம்
இப்போது Saveல் சொடுக்குக இயக்குவோம்
டெர்மினல் க்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்வோம்
முன்புபோல இயக்குவோம்
ஆம் இது வேலை செய்கிறது இப்போது இதே புரோகிராம் ஐ Cல் இயக்குவோம்
நம் programக்கு வருவோம்
இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன்
முதலில் Shift Ctrl மற்றும் ஸ் விசைகளை ஒருசேர அழுத்துக இப்போது டாட் சிபிபி எக்ஸ்டென்ஷன் உடன் பைல் ஐ சேமிக்கவும்
Saveல் சொடுக்குக ஹெடர் பைல் ஐ அயோஸ்ட்ரீம் என மாற்றுவோம் இப்போது யூசிங் statementஐ சேர்ப்போம் ஒரு அரே ஐ டிக்ளேர் மற்றும் இனிஷியலைஸ் செய்வது C ல் ஒன்றே
எனவே இங்கு எதையும் மாற்ற வேண்டியதில்லை
இப்போது பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் statementஆக மாற்றுவோம்
பார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் பாக் ஸ்லாஷ் nஐ நீக்குக இப்போது commaஐ நீக்கி இரு ஓப்பனிங் ஆங்கில் bracketகளை இடுக இங்கே பிராக்கெட் ஐ நீக்குக
மீண்டும் இரு ஓப்பனிங் ஆங்கில் bracketகளை இட்டு இரட்டை மேற்கோள்களில் எழுதுக பாக் ஸ்லாஷ் ந் இப்போது Saveல் சொடுக்குக
இயக்குவோம்
terminalக்கு வருவோம்
கம்பைல் செய்ய எழுதுக g ஸ்பேஸ் அரே டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் அரே1
இங்கே அரே1 உள்ளது
ஏனெனில் நாம் பைல் அரே டாட் சி க்கான வெளியீட்டு பாராமீட்டர் அரே ஐ ஓவர்விரைட் செய்ய விரும்பவில்லை இப்போது Enterஐ அழுத்துக
இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் அரே1
Enterஐ அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது தே சும் இஸ் 15 இது நம் சி கோடு போன்று இருப்பதைக் காணலாம் இப்போது மற்றொரு பொதுவான பிழையைக் காணலாம்
programக்கு வருவோம் இங்கே வரி எண் 7 star1 star2 மற்றும் star3 என எழுதுகிறேன் எனில் Saveல் சொடுக்குக
இயக்குவோம்
நம் terminalக்கு வருவோம் promptஐ துடைக்கிறேன்
முன்பு போல கம்பைல் செய்வோம்
முன்புபோல இயக்குகிறோம்
எதிர்பாராத வெளியீட்டைக் காண்கிறோம்
இது ஏனெனில் அரே இண்டெக்ஸ் 0லிருந்து ஆரம்பிக்கிறது
நம் programக்கு வருவோம்
அரே இண்டெக்ஸ் ஒன்றிலிருந்து ஆரம்பிப்பதை இங்கு காணலாம்
எனவே இது ஒரு பிழையைத் தருகிறது
பிழையைச் சரிசெய்வோம்
இங்கே 0ஐ இடுக
1 மற்றும் 2
Saveல் சொடுக்குக இயக்குவோம்
நம் terminalக்கு வருவோம் முன்புபோல கம்பைல் செய்வோம்
முன்புபோல இயக்குவோம் ஆம இது வேலைசெய்கிறது
இப்போது நம் slideகளுக்கு வருவோம் சுருங்கசொல்ல இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது அரேஸ்
சிங்கில் டைமென்ஷனல் அரேஸ் ஐ டிக்ளேர் செய்வது
சிங்கில் டைமென்ஷனல் அரேஸ் ஐ இனிஷியலைஸ் செய்வது
உதாரணமாக இன்ட் star34 5 6 arrayன் elementகளை சேர்க்க உதாரணமாக சும் இஸ் எக்குவல் டோ ஸ்டார் 0 பிளஸ் ஸ்டார் 1 பிளஸ் ஸ்டார் 2 பயிற்சியாக ஒரு அரே ல் சேமிக்கப்பட்ட elementகளின் வித்தியாசத்தைக் கணக்கிட ஒரு புரோகிராம் எழுதுக
இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தைச் சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்